நானும் உங்கள எப்பவுமே நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எப்படியும் நான் உங்களுக்கு இருப்பேன் நாளைக்கு மத்தியானம் மட்டும் ஒன்பதாம் தேதி evening ஆஹ் evening க்குள்ள நான் உங்களுக்கு அனுப்பிடறேன் sir okay யா sir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

suppose இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த product திரும்ப வந்திச்சுன்னா எங்களுக்கு நீங்க return பண்ண மாதிரி இருக்கும் sir அப்ப ஆனா நீங்க வந்து எங்களுக்கு extra amount எப்படியும் pay பண்ற மாதிரி ஏதாவது வரும் sir ஆனா

okay sir ஏன்னாவந்து இது வந்து நாங்க வந்து திரும்ப அனுப்புறோம் okay வா sir

அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து நாங்க வந்து திரும்ப நாங்க அதை அனுப்பும் பட்சத்துல நீங்க வந்து இல்லல நீங்க வந்து திரும்ப அனுப்பும் பட்சத்துல நீங்க அந்த delivery charge மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் மத்தபடி வேற எந்த ஒரு amount நீங்க amount எதுவும் நீங்க கட்டுற மாதிரி

நம்ம வந்து இப்பமே எல்லாமே இப்பமே என்கிட்ட வந்து எல்லாமே stock இருக்கு எல்லாத்தையுமே இப்போஅ நாங்க parcel பண்ணி எப்படி pack பண்ணி எல்லாம் அனுப்புறதுக்கு எல்லா ஒரு two o'clock ஆகிடும் sir எல்லாமே உங்களுக்கு என்ன neat ஆ உங்களுக்கு அனுப்பணும் okay யா sir

ஆஹ் neat ஆ அனுப்பும் பட்சத்துல எப்படியுமே time எப்படியும் ஒரு ரெண்டு மணி ரெண்டு ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள அனுப்பிருவோம் நாங்க ஆஹ் okay sir அனுப்பும் பட்சத்துல உங்களுக்கு நாளைக்கு எப்படியுமே evening க்குள்ள வந்துடும் நாளைக்கு என்ன தேதி sir ஒன்பதாம் தேதியா sir

ஆமா sir sir நாங்க வந்து உங்களுக்கு urgent னு போட்டு மொதல்ல எப்படியாவது urgent னு சொல்லி நாங்க வந்து எங்க எங்க இதுல இருந்து நாங்க உங்களுக்கு delivery பண்ற மாதிரி ஏதாவுது பண்றோம் sir நாங்க first பண்ணது வந்து எங்கதுல இருந்து பண்ணல first பண்ணது வந்து நாங்க வந்து வேற ஆள் மூலியமா பண்ணி தான் உங்களுக்கு delivery பண்ணோமே தவிர நாங்களா பண்ணல first இது okay யா sir

இப்போ இந்த இதை வந்து நாங்களாவே உங்களுக்கு delivery பண்றோம் எங்க staff மூலமாவே உங்களுக்கு delivery பண்ண மாதிரி எல்லாமே பண்ணிருதோம் okay யா sir இதுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு extra charge உமே எந்த ஒரு amount உமே extra கட்ட வேண்டாம் okay யா sir இது வந்து complaint full and full எங்க மேல தான் okay யா sir

okay sir sir இப்போ வந்து நீங்க வந்து order பண்ண இது உங்களுக்கு நாங்க இப்போ delivery பண்ணோம்னா எந்த address ல sir delivery பண்ண address மட்டும் கொஞ்சம் சொல்லலாமா ஒரு நிமிஷம் note பண்ணிக்கிறீங்களா

மூணு by முப்பத்திரெண்டு ரெண்டாம் ஜங்ஷன் ஜங்ஷன் துறை தெரு ரெண்டாம் ஜங்ஷன் துறை தெரு காமராஜர் காலனி காமராஜர் காலனி வள்ளியூர்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

okay sir நாங்க வள்ளியூர்ல வந்து உங்களுக்கு delivery பண்ணிடறோம் sir இந்த இப்படி late ஆனதுக்கு மட்டும் மன்னிச்சிக்குங்க sir சரியா sir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

நாங்க வந்து எல்லா எல்லா customers க்குமே எங்களோட best அ தான் பண்ணணும்னு நினைப்போமே தவிர இது வந்து delivery boy யோட ஏதோ complaint ஆ இருந்துருக்கு okay யா sir

அதனால நீங்க வந்து எதுவும் தப்பா நினைச்சுடாதீங்க நாங்க எப்படியும் உங்களுக்கு neat ஆ super ஆ வேற எதாவது ஒரு அனுப்பிவிட்டுருவோம் okay யா sir sir கேக்கா ஆஹ் கேக்குது sir sir கொஞ்சம் சீக்கிரமே பண்ணுங்க sir ஏன்னா marriage உங்க online ல வேற எதுலயும் பண்ணிருந்தாக்கூட சீக்கிரம் வந்துருக்கும் உங்க website ல பண்ணனால இப்படி ஆகிருச்சு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 இன்னைக்கு எட்டாம் தேதி ஆகுது sir sir இன்னைக்கு எட்டாம் தேதி ஆகுது நாளைக்கு ஒன்பதாம் தேதி சீக்கிரம் எங்களால முடிஞ்ச அளவு சீக்கிரம் நாங்க delivery பண்ண சொல்லி சொல்லுதோம் okay யா sir உங்களுக்கு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

ஆனந்த் okay sir ஆனந்த் sir இப்போ எப்படியுமே உங்களுக்கு வந்து ஹம் ஏழாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா, ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா, நாலாயிரத்தி இருநூறு ருபா ஆஹ் total லா அந்த delivery charge சேர்த்து நாலாயிரத்தி முந்நூத்தி எண்பது ரூபா ஆச்சு அப்பிடிதானே sir already

okay sir sir ஒரு வேளை எங்க delivery man எந்த ஒரு ரூவா கேட்டாலும் நீங்க கொடுக்க வேண்டாம் okay யா sir

okay sir நீங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு amount மே extra எந்த ஒரு amount மே கொடுக்கவேண்டாம். okay sir

okay sir okay sir sir வேற sir வேற எதுவும் collections எங்ககிட்ட உங்களுக்கு வேணுமா sir எங்ககிட்ட இப்போ T shirt அந்த மாதிரிலாம் இப்போ new collection நிறைய வந்துருக்கு sir எங்ககிட்ட உங்களுக்கு வேற எதுவும் collections எதுவும் வேணுமா sir sir இப்போதைக்கு தேவை இல்லங்க sir நான் தேவை இருந்தா order பண்றேன் sir okay sir sir உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னாலும் எங்ககிட்ட இருக்கு sirT shirt உள்ளாடைகள் அந்த மாதிரி எது வேணும்னாலும் எங்களுக்கு வந்து உடனே contact பண்ணுங்க நாங்க எல்லாமே உங்களுக்கு delivery பண்ணிடுதோம் okay sir

sir delivery sir delivery address மட்டும் இன்னும் ஒருக்கா திரும்ப சொல்லிடுங்களேன் sir sir நீங்க மூணு by முப்பத்திரெண்டு மூணு by முப்பத்திரெண்டு

இரண்டாம் ஜங்ஷன் துறை தெரு காமராஜர் காலனி காமராஜர் காலனி

okay sir okay sir கண்டிப்பா sir ஹம் இப்படி late ஆனதுக்கு மன்னிக்கவும் நாங்க உங்களுக்கு எப்போவுமே neat ஆ இன்னொருக்கா அனுப்பிவிடுறோம்.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

okay sir okay sir thank you sir thank you so much sir Hello அஹ் இந்த மாதிரி நா உங்க வீடு cro~ கோயம்பத்தூர் ல உங்க வீடு cross பண்ணும் போது தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்டின்னு ஒரு board பாத்தன் அஹ் அது பத்தி விசாரிக்கலாம் அப்டின்னு தான் call பண்னேன் அஹ் அது heartfulness ன்னு போற்றுந்தத நா பாத்தன் so அத பத்தி எப்படி எப்படி start பண்ணும் அந்த மாதிரி எதாவது சொல்ல முடியுங்களா?

So college படிக்கும் போது சும்மா வந்து event ஒன்னு conduct பண்ணதுல participate பன்னினேன் so அப்பத்தது வந்து ஒரு experience இருக்கு அஹ் அதா~ நா அதாவது என் பேரு actually அ கண்ணகி so நா வந்து ஒரு நா college வந்து lecturer ஆ இருக்கன் So இப்போ recent ஆ வந்து work ம் அதிகமா இருக்கனாளையும் personal reasons னாளையும் கொஞ்சம் stress இருக்கு so அஹ் meditation கொஞ்சம் practice பண்ணோம் அப்டின்னா அந்த மாதிரி எதாவது பண்ணோம் அப்படினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்னு feel பண்ணன் so அதுதான் இது பாக்கவும் செரி அஹ் ஒரு curiosity அதுனால call பண்ணி இருக்கன்

அஹ் actually நா வந்து அ கோயம்பத்தூர்ல வந்து ஒரு college வந்து professor ஆ இருக்கன் So நாங்க உங்க வீ~ friend ஆ பாக்குறதுக்காக வெளில போயிருந்தப்போ பாத்தன் உங்க வீடு like உங்க வீடு தான் நெனைக்குறேன் but ஒரு board பாத்தன் and அதுலயும் number கீழ இருந்ததுங்குறனால அப்போதைக்கு note பண்ணி இருந்தேன் செரி okay அப்டின்னு சொல்லி call பண்லாம் அப்டின்னு சொல்லி அவுங்க trainers உம் அதே மாதிரி available ஆ இருப்பாங்க நீங்க அப்டி பாத்ததுல தான் என்னோட number அ பாத்துருகீங் so இதுல வ~ நாங்க என்ன பண்றோம் அப்டினன்னா அஹ் எல்லாருக்குமே வந்து meditation எப்டி வந்து அவுங்க ஆஹ் actual ஆ வந்து இது like இவங்க தான் practice பண்ணும் அந்த மாதிரி எதாவது restrictions இருக்குங்களா? இப்ப நா நா அஹ் let நா ஒரு அஹ் எனக்கு இப்ப முஸ்லிம் பிரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா and also அவளுக்கும interest இருக்கு அப்டிங்குற மாதிரி சொல்லிருந்தா and அந்த மாதிரி எதாவது restrictions இருக்குங்களா? நா அத actually ஒரு general ஆ ஒரு idea கெடைகட்டுமே அப்டிங்குறதுக்காக தான்

அஹ் First உ இது இப்ப இந்த meditation பண்றது actually stress அப்டிங்குறது வந்து ஒரு பெரிய fact உ அஹ் meditation நா தேடுறதுக்கும் practice பண்ணனும் நினைக்குறதுக்கும் so எப்படி வந்து இந்த medita~ நீங்க இந்த meditation பண்றது வந்து எனக்கு அது help பண்ணும் அப்டிங்குரத கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன விதத்துல வந்து எனக்கு இது helpful ஆ இருக்கும் அப்டிங்குரத கொஞ்சம் explain பண்ணுங்களேன் அஹ் இல்ல actually interesting ஆ இருக்கு கேக்குறதுக்கு ஏனா அஹ் My al~ althrough day பாக்கும் போது பாத்தோம் அப்டினா wa~ work பண்ணாத time ல வந்து actually mind ரொம்ப Loud ஆவும் ரொம்ப அஹ் stre~ ரொம்ப stre~ disturbing ஆவும் ஒரு rest ஏ இல்லாம mentally எந்த பெரிய ரொம்ப tired ஆ இருக்குறது வந்து இப்டியும் நாம வந்து பாக்கலாம் அப்டிங்குற மாதிரி ஒரு ஒரு different ஆன ஒரு ஒருகண்ணோட்டம் வந்து தெரிஞ்சிது உங்களுக்கு பேசுறது கேக்கும் போது so that is very interesting for me அந்த விஷியம் and இன்னொன்னு என்ன அப்டின்னா வந்து வேற விஷயம் என்னென்னா இப்போ எனக்கு actually morning ஒரு particular time ல இருந்து ரொம்ப late ஆனா நா actually திருப்பி வீட்டுக்கு வறனே So எனக்கு இதுக்கு எடையுள எனக்கு இது இப்ப இந்த meditation நா start பன்னன் அப்டின்னின்னா எப்போ உக்கார்ந்து எதாவது specific ஆ இப்ப தான் உக்காரணும் இல்ல அந்த மாறி எதாவது ரொம்ப Rigid ஆன conditions அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? இல்ல எனக்கு எப்போ வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? O~ okay okay so flexible ஆ வந்து எனக்கு எப்போ வந்து time இருக்கோ அப்ப நா பண்ணிக்கலாம் இல்லையா Okay so அதுப்போக இப்போ வந்து நீங்க ஒரு நாலு practice அப்டி இப்போ நா இத எப்டி அஹ் start பண்றது actually அஹ் i i would like to give it a try so இப்டி எதாவது fee அந்த மாதிரி எதாவது நா pay பண்ணுங்களா? இல்ல இல்ல நேர்ல வந்து எங்கையாவது meet பண்ணும் registration இந்த மாதிரி எதாவது procedure எதாவது இருக்குங்களா?

ஓ okay so அப்போ நா உங்க கிட்ட இப்ப வந்து பே எனக்கு இந்த நம்பர் நா கிடச்சது அப்படினால, நா இப்ப வேணுனா வந்துருப்ப if you want to start immediate டாவே start பண்ணிகிலாம் தானே? Okay அஹ் அதே மாதிரி அஹ் like இதே மாதிரி நெறைய institute இருக்குலையா so அஹ் நா இப்போ actually பாத்தீங்க அப்டினா ஈகா யோகா பத்தி நெறயா நா கேள்விபட்ருக்கன் But half hours very new எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நா பெருசா எங்கயோ ஆஹ் கேள்வி பட்டதோ இல்ல நெறைய பேர் சொல்லி பாத்ததும் கெடையாது so நீங்க அவுங்~ அவுங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள பொறுத்த வரைக்கும் என்ன difference actually மித்த institutions க்கும் அஹ் இந்த menditation நீங்க சொல்லி குடுக்குறதுக்கும் என்ன வித்யாசம்

ஓ சீக்குரம் எனக்கு actually ரொம்ப இல்ல practice train ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு actually அஹ் so apart from Like personal benefits அப்டிங்குரத விட அப்டிங்குரதையும் தாண்டி வந்து உள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு அப்டிங்குரத வந்து நீங்க சொல்றத கேக்கும் போது தெரியுது and i think ஆஹ் அஹ் I எனக்கு like i very interested in giving it a try அது ஒரு விஷியம் so இப்போ actually என்ன அப்டின்னா வந்துட்டு அஹ் என்னோட cousin வந்து she Fourteen now அவ பதினாலு வயசு அவளுக்கு so அவ் ஸ்கூல்ல and general இப்ப அந்த பத்து கொழந்தைங்களுக்கு கொஞ்சம் stress ஜாஸ்தி அப்டிங்குறது வரைக்கும் இருக்குன்றது நீங்க fifteen years ன்னு சொல்றீங்க இல்லையா? So கொழந்தைங்களுக்குன்னு பண்றதுக்கு எதாவது இருக்குங்களா? like இந்த மாதிரி meditation எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க சொல்லி குடுக்குறீங்க அஹ் பெரி~ பெரிய அவங்க பெரிய கொழந்தைங்க இல்ல அப்படினாலுமே வந்து அவளுக்கும் பாத்தோம் அப்டினா வந்து கொஞ்சம் அஹ் tension னா இருக்கா? வீட்ல அம்மா அப்பா கூட ரொம்ப சண்ட போடுறது இந்த மாதிரி நெறைய situation நா கண்கூட பாக்குறன so அந்த மாதிரி கொ கொஞ்சம் like இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு but அவங்களுக்கு எதாவது இந்ததுல option இந்த மாதிரி like எதாவது practice அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? உம் so relaxation பத்தி கேக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆ~ ஆவல் ஆர்வமா இருக்கு actually so இப்போ ஏனா?

ஒ should actually வந்து பாதோம் அப்படினா இந்த அம்மாப் குழந்த actually இப்ப body கொஞ்சம் pain இருக்கு எர் கொஞ்சம் discomfortable ஆ இருக்குறது நால அவங்களுக்கு சீக்கரம் தூக்கம் வராது so i think இத அவுளுக்கு ரொம்ப helpful ஆ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறன் so and

எதாவுது ஹம் என்ன சொல்றது workshop அந்த மாதிரி எதாவுது? ஓ actually i think first time பேசுனதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுகிட்டேன் and i happy i ஆஹ் actually கூப்ட்டது வந்து ரொம்ப சந்தோசமா தா இருக்கு ஆஹ் so Actually நீங்க எப்ப free யா இருப்பேங்க எனக்கு actually every அஹ் everyday evening six'O clock மேல நான் free யா தான் இருப்பேன் so நாளைக்கே நா எப்ப start பண்ணிக்கலாம் நீங்க எப்ப start பண்ணலாம்ன்னு இருக்கீங்க? அஹ் okay okay okay அப்ப நம்ம நாளைக்கு six'o clock க்கு நா கால் பன்னனுட்டுங்களா இதே time இதே number ல okay thank you so much

good afternoon mam அஹ் mam இப்ப, நீங்க, hotel book பண்ற agent மாரி வச்சு நட ஆமா கேள்விப்பட்டேன் mamfriend டு suggest பண்ணாங்க. இல்ல mam இப்ப வந்து, நான் வந்து, ஒரு picnic மாரி போறதா இருக்கோம் friends லாம் சேர்ந்து இப்ப வந்து, goa போறதா இருக்கோம், mam goa ல இப்ப, அஹ் resort மாரியும் இருக்கனும். அஹ் front view ல beach தெரியற மாதிரி, beach view தெரியனும். அஹ் சுத்தி அப்படியே natural place ஆவும் இருக்கனும் mam அதான் mam natural place ஆவும் இருக்கனும். Front view ல beach உம் தெரியனும் mam ஆஹ் mam ஆஹ் mam okay mam, நீங்க refer பண்ணுங்க. அதுல, நான் review பார்த்துட்டு, நான் உங்கள்ட்ட சொல்றேன், mam. நீங்க refer பண்ணுங்க mam

உம் இல்லை mam எனக்கு beach view இருக்கிற மாதிரி, hotels சுத்தி அன natural place ஆவும் இருக்கணும். Front ல beach view ஆவும் இருக்கணும். இப்ப, island லா இருக்கும்ல mam அந்த அந்த மாரி, ஒரு feel வர மாதிரி இருக்கணும் mam.

ok mam. But ஆனா, நான் review பாக்குறேன் mam இப்ப அந்த, கொஞ்சம், அந்த மாரி, இருக்குற photo ல, இது பண்ணுங்க mam கொஞ்சம், இன்னும் நிறைய, places லாம் சொல்லுங்க mam.

okay mam okay mam இப்ப வந்து okay mam இப்ப எப்படி mam இப்ப hotels லாம் எப்படி, number one அந்~ அந்த மாரி, position ல உள்ளதுதானே, mam okay mam இதெல்லாம் உங்க உங்க link ல உள்ளதா? இல்ல உங்க hotels நீங்க தனியா maintain பண்ணி நடத்துறீங்களா mam

Okay mam இப்ப first time நாங்க book பன்றப்ப உங்களுக்கு offer எதாவது இருக்குமா mam இல்ல offer லாம் எதும் இல்லையா mam

இல்லை, mam இதுக்கு வந்து, resort book பண்றதுக்கு, pre payment எதாவது கொடுக்கணுமா? இல்லை, அஹ் நாங்க அங்க போனதுக்கு அப்புறம், அங்க நாங்க போனதுக்கு அப்புறம், pay பண்ணிக்கலாம் mam

festival லாம், நிறைய celebrate பண்ற இடமாதான், mam இருக்கும். நிறைய, foreigners இந்த இந்த ஒரு எப்பயுமே ஒரு jolly mood ஆவே இருக்கும் mam அங்க அந்த மாதிரி உள்ள place ல தானே நீங்க இது பண்ணி இருக்கீங்க? okay mam okay mam இல்லை, mam தோ இப்ப food ம், நல்ல healthy யா இருக்கணும். இல்லை, வேற அஹ் ஆமா, mam oh okay தான், mam. இப்ப, healthy யான, foods லாம், available ஆ, mam இல்ல, அத order பண்ணிக்கலாம் mam இப்ப, இப்ப இப்ப, one week நாங்க stay பண்றோம்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த one week க்குள்ள, எல்லாத்தையுமே, முன்னாடியே, pre plan ன்னு சொல்~ சொல்ல முடியுமா உங்கள்ட்ட? இப்ப, ஒரு birthday celebration பண்ற மாரி, இருக்கு. அப்ப, resort full ஆ, நமக்கு, அதை அதை அதை வந்து, accept பண்ணிக்குவாங்களா, mam

அ ஆமா mam. அ ஆமா mam. இல்லை, mam birthday celebration மட்டும் இல்லை. ஆனா, நிறையா celebration அங்க celebration பண்ற மாதிரி, நிறைய இடம் இருக்கும். Parties பண்ற மாதிரி, இடம் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு resort ஆவும் பாக்குறோம் mam Okay mam இப்ப வந்து, நீங்களா, எதுவும், என்ன சொல்றது? நீங்களா, எதுவும், கூட வந்து, guide மாரி, எதுவும் வருவீங்களா? இல்ல, book பண்ணி குடுத்துட்டு, எங்க கூட, எதுவும், tourist guide மாதிரி எதுவும் இருப்பீங்களா? இல்லை, வேற வேற எதுவும் இருக்கா mam Okay mam. இங்க இருந்து book பண்ணிட்டுதான் போகணுமா? இல்லை, அங்கே போய் book பண்ணணுமா mam Okay mam இப்ப one day birthday இருக்கும். அந்த birthday அப்ப மட்டும், full resort டையும் book பண்ண முடியுமா mam oneday மட்டும், full ஆ அந்த resort full ஆ

Okay mam but Okay mam இப்ப அன்~ அன்னைக்கு வந்து, யாரும் disturb பண்ண மாட்டாங்களா, இப்ப full day அந்த resort அ வந்து, நாங்க book பண்ணிட்டோம்ன்னா, அன்னைக்குள்ள, இதை யாரும், disturb பண்ண மாட்டாங்களா, mam Okay mam okay mam இப்ப, வேற, என்னன்ன mam அங்க specifical லு இப்ப, அந்த resort அ, பொறுத்தவரைக்கும், இப்ப, book பண்றோம்ன்னா, அதைப் பத்தி, தெரிஞ்சுக்கணும்ல, கொஞ்சம். Resort ல, எப்படி, எதுவும், இப்ப இப்ப covid situation ரனால protocol எதுவும், follow பண்ணணுமா வேற Okay mam நான் review பாக்குறேன் mam. Review பாத்துட்டு, நான் சொல்றேன் mam இப்ப, book பண்ணலாம்ல mam இப்ப? அ பண்ணுங்க mam. அ பண்ணுங்க mam one mail பண்ணிடுரன் mam. இப்போ one day மட்டும், full day resort வந்து, book பண்ற மாதிரி, எங்க name ல இந்த weekend ல, அ ஆமா mam.

Okay mam okay mam o~ fix பண்ணிருங்க, mam அந்த இடத்தையே. Okay mam Okay Thank you mam hello friends அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற topic ரொம்பவே ஒரு interesting ஆவும் ஒரு basic ஒரு topic பத்தி தான் பாக்க போறோம் அது என்ன topic அப்படின்னு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம channel க்கு நீங்க இப்போதான் first time வந்தீங்கன்னா நம்ம channel ல மறக்காம subscribe பண்ணுங்க video புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம like பண்ணுங்க உங்க friends யாருக்காவது useful லா இருக்கும்னு தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கும் share பண்ணுங்க வாங்க video குள்ள போலாம். நாம இன்னைக்கு என்ன topic பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு sound system துல வந்து mono னா என்ன stereo னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம்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 ஒரே ஒரு channel ல தான் வந்து பெற்று இருக்கும் இந்த signal வந்து ஒரு channel தான் இருக்கு அதான் வந்து mono அப்படின்னு சொல்லுவோம். monophonic அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து சரியா அதான் mono, stereo அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் வந்து sound signal தான் ஆனா இது வந்து ரெண்டு channel ல வந்து பெற்றிருக்கும் அவ்ளோ தான் வித்தியாசம் இது ரெண்டு channel மட்டும் தான் பெற்றிருக்கணும்னு கிடையாது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட channel வந்து அந்த sound signal ல இருந்துச்சுனா அது வந்து stereo sound அப்படின்னு சொல்லுவோம்

okay இப்படி பெற்றிருக்கிறதுனால என்ன வித்தியாசம் இதுல என்ன advantage அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா இப்போ monophonic அப்படின்னா mono னா பாத்துகிட்டீங்கன்னா அதுல வந்து நம்ம பாத்தது மாதிரி ஒரே channel தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இருக்கு அதுல வந்து நிறைய instrument வந்து அவங்க play பண்ணியிருப்பாங்க நிறைய instrument play பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஆளு கண்டிப்பா பாடி இருப்பாங்க இல்லன்னா ஒண்ணுக்கு மேல ஆளு பாடி இருப்பாங்க இப்படி எல்லாம் பாடும் போது அதை வந்து ஓரே ஒரு phone அ வச்சு அதாவது ஒரே ஒரு microphone ன வச்சு அவங்க வந்து record பண்ணியிருப்பாங்க இதனால வந்து அங்க வந்து ஒரே ஒரு channel தான் நமக்கு வந்து capture ஆகும் அதாவது எல்லாம் sound உமே நமக்கு வந்து அந்த ஒரு microphone வழியா தான் வந்து நமக்கு record ஆகும் அதே மாதிரி நீங்க இப்போ அதை play பண்ணீங்கன்னாலும் அவ்ளோ sound signal ல வந்து ஒரே channel வழியா வந்து ஒரு speaker ல வந்து உங்களுக்கு பாடும் இது தான் வந்து mono okay இந்த mono வந்து இப்போ நீங்க வந்து ஒரு speaker மட்டும் தான் connect பண்ண முடியுமா ஒரு channel வர்றதுனால ஒரு speaker மட்டும் தான் connect பண்ண முடியுமா பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது நீங்க அதுல இருந்து வர்ற signal ல வந்து நீங்க எந்த எத்தனை speaker க்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட அஞ்சு speaker னாலும் சரி பத்து speaker னாலும் சரி எத்தனை speaker நீங்க கொடுத்தாலும் எல்லா speaker லயும் வந்து ஒரே மாதிரியான sound signal output தான் நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம input ல எந்த மாதிரியான signal அ வந்து நம்ம கொடுத்துருக்கமோ ஒரு channel input தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே channel ல உள்ள output அவ்வளவுமே வந்து எல்லா speaker லயுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு output signal தான் நமக்கு கிடைக்கும் இது தான் வந்து நமக்கு வந்து mono signal okay இப்போ வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம stereo பத்தி பார்க்க போறோம் இந்த stereo ல வந்து ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பாட்டு வந்து ஒரு பாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அங்க guitar இருக்கும் keyboard இருக்கும் அதே மாதிரி ரெண்டு drumset இருக்கும் ஒண்ணு இங்க வச்சுருப்பாங்க இங்க தள்ளி வச்சுருப்பாங்க ரெண்டு பேரு பாடுவாங்க இந்த மாதிரி நிறைய output க்கு வந்து அவங்க அதே மாதிரி அந்த அவ்ளோ input டையும் வந்து நிறைய microphone அ வச்சு connect பண்ணி வந்து record பண்றாங்க வச்சுக்கோங்க இது வந்து அவ்வளவு easy யா வந்து ஒரு perfect டா recording பண்ணனும்னா வந்து ரொம்ப easy கிடையாது இதுக்கு நல்ல ஆஹ் knowledge உள்ள ஒரு sound engineer அதாவது இந்த technical skill உள்ள ஒரு person னால மட்டும் தான் வந்து இதை வந்து perfect டா வந்து record பண்ண முடியும் இதனால தான் வந்து இந்த mono recording அ விடயும் இந்த stereo recording வந்து கொஞ்சம் skill தேவை skill உள்ள ஆளு வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாராலையும் வந்து perfect டா வந்து அந்த stereo sound அ வந்து record பண்ண முடியாது அதுனால இது கொஞ்சம் record பண்றதுக்கு கஷ்டம் தான் இந்த stereo முறையுல வந்து நம்ம record பண்றது இப்படி எல்லாம் multiple லா இருக்கிற microphone ஒட input டே வந்து நாம வந்து play பண்றோம் அதாவது record பண்றோம்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு அதே மாதிரி அந்த input ஆ நம்ம எல்லாமே பாடி வச்சிருக்கிறதை வந்து இப்போ நம்ம output டா speaker ல கேட்கணும்னாலும்